செந்த்தமிழ்லும் தெரியும் தமிழ் செந்த்தமிழ் தெரியுமா அப்படிங்குற மாறி கேட்டாங்க

miss உண்மையாவே எனக்கு சொல்லித்தரிங்களா செந்த்தமிழ்

வேற மாறி Canada english வேற மாறி cannada

ஒரு மாறி கொலஞ்சு பேசுற மாறி பேசுவாங்க நம்ம try பண்ணா கூட நமக்கு அப்படி

நல்லா english பேசுறன் அவங்க normal ஆவே அவங்க school குள்ள எல்லாருமே அந்த english காரான் பேசுருக்க வேண்டி english ல கொஞ்ச கொஞ்சமா try பண்ணி try பண்ணி

ஆஹ் சப்னாபா வீட்டுக்கு எங்க நாத்தனார் வீட்டுக்கு வந்துருந்தாங்க

ஹம் நம்மலாம் பருப்பு கடஞ்ச என்ன பருப்பா

ஆமா பருப்பா தூக்கிட்டு போ அப்படினு பாங்க

அவங்க அயன்னை பாத்துட்டு அயண்ட english ல என்னமோ கேட்டாங்க

அவன் என்னமோ சொல் சொன்னத பாத்துட்டு அம்மா கேகுரங்கனு நினச்சுட்டு எங்க அம்மா அப்படினு சொல்லி காமிச்சான்

கூப்ட்டு you know அஹ் you dont know english அப்படினாங்க

இவன் இருந்துட்டு ஒடனே என் பக்கத்துல வந்து நின்னுட்டான்

அப்பறம் அவங்க வந்துட்டு அவங்க தமிழ்ல try பண்ணி அயன் ட பேசுனாங்க

அப்படின்னு கேட்டுட்டு அயன் ட பேசுனாங்க அயன் அதுக்கு பதில் சொன்னான்

ஆஹ் அவங்க photos எல்லாம் அவங்க saree கட்டுனா photos எல்லாம் எனக்கு காமிச்சாங்க நல்லா பழகுனாங்க

photo எடுக்குறதுக்கு நான் first போய் நிக்கவே இல்ல

அவங்கவங்க ஆமா அவங்க வெள்ளவேல்லேர்னு இருக்காங்க போய் நின்னா எதாவது சொல்லிருவாங்களோ அவங்க தான் அங்கலாம் எப்படினு தெறியல

நம்ம தான் வந்து ஏ என்னைய எடு உன்னைய எடுனு போய் நிப்போம்

அதெல்லாம் decent இல்லைன்குற மாறி நினைச்சுட்டா என்ன பண்றதுன்னு நான் ஓரமா நின்னுட்டு இருந்தேன்

ஆனா அவங்க எஹ் come on come on அப்படினு இது பண்றாங்க dance ஆடுறாங்க

அப்பறம் உள்ள வரும் போதே சுஹேல் அண்ணா வேலப்பன்னாங்க தெரியுமா

இந்த ballon குள்ள ஜிகினா paper எல்லாம் cut பண்ணி போட்டு

ஆஹ் வீட்டுக்குளா வந்த ஒடனே அத ஒடைக்குற மாறி அவங்க தலைல விழுற மாறி

இருந்தாலும் ஏ wow thank you so much அப்படின்குது

ஆஹ் அத எடுத்து ஜிகுணா தூக்கி தூக்கி போட்டு விளையாடுது ஓ boom boom குது

நான் நினச்சுட்டேன் இது நம்ம யாராவது எங்க அம்மா மேல கீது போட்டுருக்கணும்

பரவால ஆனா அவங்க முடுஞ்சதுமே போய்ட்டாங்க

அவங்க நான் mehandi போடுவேன் சொன்னதுக் அப்பறம் mehandi வச்சு விடுங்கனுலாம் கேட்டாங்க

அப்படினேன் ஓ okay ஆனா next time நான் வரும் போது கண்டிப்பா எனக்கு போட்டு விடனும் உங்க name என்ன நான் அனிஷா அப்படினேன் அனிஷா இந்த name ஆ நான் மறக்க மாட்டேன் எனக்கு நீங்க கண்டிப்பா mehandi போட்டு விடனும் அப்படினாங்க

அவங்க பேசுனது எனக்கு வந்து திருப்ப reply பண்ண தெறியல ஆனா அவங்க பேசுனது நல்லாவே புரியுது

அவங்க எனக்கு புரியுற மாறியே try பண்ணி பேசுறாங்க அவங்க

அவங்க பேசுற மாறி பேசாம நிறுத்தி நிதானமா சொல்றாங்க எனக்கு

போய்ட்டாங்க எனக்கே ஐயோ என்னடா போய்ட்டாங்ககுறமாறி ஆயிருச்சு

ஆழியாலாம் உட்காந்து அழுதா

உம்

fees எல்லாம் கம்மி பாபி

normal ஆ இருக்குற school ஓடமே கம்மி fees தான் அங்க

ஆனா அதான் எல்லாருமே அங்க சேத்தனும்னு தான் பாப்பாங்க

ஆனா அங்க இருந்து அந்த surrounding ல குடி இருந்தா மட்டும் தான் தருவாங்க seat

வாய்ஸ் அன்னே இன்னும் அதே school ல இருக்குற நாலா தான் அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் seat கிடச்சுருக்கு

ஆமா இங்க கொஞ்சம் மாறிரும் டெல்பிஷ்ஆ இது நல்ல school ல சேத்துட்டா கூட அதுக்கப்பறம் நம்ம school மாத்துனாலும கூட பிரச்சன இல்ல basic ல அவங்க கொஞ்சம் நல்ல standard ஆயிரும்

அவங்க அடிக்கடி குழந்தைங்களா வெளிய கூட்டிட்டு போறது

அது மாறிலாம் பண்றது அப்பறம் அவங்க அவங்கள பேச வைக்குறது

நம்ம school ல வந்து பேசுனா பேர் எழுதி வைப்போம்ல

பேர் எழுதி வைப்போம் teachers வந்து நம்மள அடிப்பாங்க

ஆஹ் எல்லாருமே english ல தான் பேசணும் சொல்லிவாங்க

அங்க யாறது பேசிட்டு இருந்தாங்கனா அவங்கள miss பாத்தாங்கனா கூப்ட்டு என்ன பேசிட்டு இருந்திங்களோ அத இங்க பேசுங்கனு வாங்க அதைய ஒருத்தவங்க தமிழ் ல translate பண்ணனும் ஒருத்தவங்க english ல சொல்லணும்

அந்த மாதிரி வந்து அதையே ஒரு topic ஆ பண்ணிருவாங்க

அங்க english குறனாலையே இந்த தமிழ் medium யத்துல இருந்து போன குழந்தைங்கலாம் அவளவா பேசதுகலாம்

இது இந்த conversation பாத்து பாத்து இவங்களுக்குள்ள பேசிக்குறத பாத்து பாத்து

அதுகளும் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிப்பாங்க அப்படிங்குற மாறி

இல்ல அனிதா உன் பையன இப்போ இத முடுச்சுட்டு எங்க செத்துவா

எனக்கு அந்த school ல சேத்தனும்னு ஆசை இருக்கு

செட்டிப்பாளையம் அதுதான் இங்க இருந்து தூரம்

அதான் பாக்கலாம் இவங்க அப்பா இருந்துட்டு government school இங்க இருக்குற government school சேரி இல்ல

பாக்கலாம் ஏதோ ஒண்ணு idea பண்ணி அடுத்த வருஷம் எங்கயாச்சு சேத்தலாம் சொல்லிட்டுருக்காரு உம் சேரி நல்ல idea பண்ணுக சேரி நீ உன்ன நீ வேல பாரு நான் அப்பறம் கூப்பிடுறேன் சேரியா